வேற ஏதாவது சொல்லணுமா ma'am வேற ஏதாச்சும் அஹ் சொல்லணுமா நீங்க ஆசைப்படறீங்களா ma'am

இன்னும் கொஞ்சம் மூலிகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னாலும் நீங்க வந்து சொல்லுங்க ma'am ஏன்னா வந்து ஆஹ் கொஞ்சம் இதை கொஞ்சம் நிறைய நான் வந்து எழுதினேன்னா இப்ப நிறைய பேர் வந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப useful ஆ இருக்கும் so வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் better ஆ இருக்கும்

ஆஹ் okay ma'am ma'am இப்ப நீங்க எதுக்காக இதை நீங்க இது பண்றீங்கன்னா நீங்க எதுக்காக எழுதணும் அந்த மாதிரி ஆசைப்படறீங்க

எழுதணும் அதாவது அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த periods time அந்த மாதிரி time ல எல்லாம் எந்த மாதிரியான மூலிகைகள் அவங்களுக்கு அவங்களோட வலியை கட்டு~ கொஞ்சம் control பண்றதுக்கு உங்களுக்கு helpful ஆ இருக்கும் அடுத்தது வந்து ஆஹ் next வந்து பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரியும் சொல்லுங்க ma'am அதாவது பொண்ணுங்களுக்கு என்னென்ன மாதிரியான மூலிகைகள் அவங்களுக்கு உடம்பு சத்து increase பண்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ma'am நான் கண்டிப்பா சொல்றேன் ma'am இல்ல நீங்க எதுக்காக இந்த இதை choose பண்ணீங்க அப்படின்னு ma'am நீங்க பேசுறது எனக்கு கேட்கல ma'am நீங்க எதுக்காக இப்படி நீங்க வந்து girls க்காக அப்படிலாம் சொல்றிங்கல்ல ma'am so நீங்க எதுக்காக நீங்க main ஆ இந்த விஷயத்த விஷ~ எழுதணும் இது மக்களுக்கு எல்லாம் தெரியும்ன்னு ஏன் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டேன் ma'am அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஹ் நான் first உ first எழுதுற book உ ma'am இது வந்து பார்த்த நிறைய பேர் வந்து use ஆகணும் அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப அஹ் பயனுள்ளதா இருக்கணும் ma'am நிறைய பேர் வந்து இதை படிச்சு அதை அவங்க try பண்ணி அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க வந்து இதை பார்த்து படிச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பண்ணிப்பாங்க அதாவது வந்து நிறைய பேரு ஆஹ் hospital அ தேடி வருவாங்க அவங்க வீட்டிலேயே இந்த மாதிரி மூலிகை செயல்பாடெல்லாம் try பண்ணி பார்ப்பாங்க so அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் better ஆ இருக்கணும்ன்றதுக்காகதான் நான் வந்து இத இவ்ளோ details ஆ எழுதணும்னு நினைக்கிறேன் okay ma'am நீங்க செய்றது ரொம்ப நல்லாதான் வந்து இப்போ இங்கிலிஷ் medicine ன்ன பாத்தீங்கன்னா நிறைய வந்து artificial ஆ இருக்கும் side effect நிறைய இருக்கும் so side effects இருக்கும்போது அவங்களும் ஒரு future ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க so side effects எதுவுமே இல்லாம மூலிகை மருத்துவ நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா வச்சிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய help பண்ணலாம் ma'am so வந்து நம்மளால வந்து எதுவும் அவங்களால வந்து ஒவ்வொருத்தருக்குமே நம்ம வந்து தனித்தனியா வந்து சொல்ல முடியாது so இந்த மாதிரி நம்ம book அ எழுதி நம்ம அதை release பண்ணோம்ன்னா so book வந்து நிறைய பேர் வந்து படிப்பாங்க so படிப்போம் அவங்க படிச்சவங்க அவங்க தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து அதை சொல்லுவாங்க படிப்~ அவங்களால படிக்க முடியாதவங்க வந்து அஹ் இப்போ யாருக்கு நல்லா படிப்பாங்களோ அவங்க வீட்ல அவங்க மூலமா அதை படிச்சு அதை தெரிஞ்சுப்பாங்க so இந்த மாதிரியான நிறைய benefits வந்து இந்த book மூலமா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 ஆஹ் okay ma'am ஆஹ் okay ma'am ஏன்னா last ஆ நீங்க ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன் ma'am அது catnip அப்படின்னு ஒரு தாவரம் இருக்கு ma'am அது எதுக்கு அப்படின்னா இந்த வயித்துல allergy எல்லாம் இருக்கும் இல்ல அந்த மாதிரி allergy க்கு ulcer அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல ma'am அதுக்கு அஹ் சளி, காய்ச்சல் அது அதெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அது வயித்தை ரொம்ப clean ஆக்கும் ma'am அப்புறம் அந்த காய்ச்சல், சளி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப clean பண்ணி விட்டுரும் ma'am மிளகு அப்படினு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ma'am நம்ம சாதா மொ~ அஹ் மிளகா இருக்குல்ல ma'am அதே மாதிரி உள்ளதுதான் ma'am but அதுவே உடல்ல உள்ள நச்சு எல்லாத்தையும் நீக்குமாம் ma'am அடுத்தது வளர்ச்சிதை அதிகரிக்கிறதா இப்ப நீங்க நிறைய பேரு ஆஹ் இப்படி எல்லாம் நிறைய மருந்து அஹ் இதுலாம் இருக்கு ma'am நாங்க இதுல வச்சிலாம் நாங்க ஆஹ் நிறைய medicines தயாரிச்சிட்டு இருக்கோம் ma'am நீங்க இன்னும் detail வேணும் அப்படின்னா நீங்க திரும்பவும் call பண்ணி கேக்கலாம் ma'am நீங்க இந்த மாதிரி நீங்க மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதுனால நான் கண்டிப்பா உங்களுக்கு time spend பண்ணி எல்லாமே சொல்லுவேன் ma'am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 அவங்களையும் இந்த மாதிரி நிறைய ஆஹ் உங்களை பார்த்து எல்லாருக்கும் தெரிய வைக்கறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க உங்களால நிறைய பேர் வந்து இப்போ எந்த ஒரு artificial medicine இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க மூலிகை மருத்துவம் இருக்கறதுனால so

ஆஹ் okay ma'am okay இன்னும் details வேணும்னா கூட எனக்கு call பண்ணலாம் okay வா ma'am

hi எப்பிடி இருக்க நல்லா இருக்கியா நான் ரொம்பவே நல்லா இருக்கன் உன் பிள்ளைங்க எல்லாம் என்ன பன்றாங்க என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் school leave விட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கொஞ்சம் எங்க போலாம் எங்க போலாம்னு நச்சரிச்சிட்டு இருக்காங்க உன் பிள்ளைங்க எல்லாம் என்ன பன்றாங்க எப்பிடி போகுது உனக்கு இந்த vacation நான் போன summer vacation பிள்ளைங்கள வெளியில கூட்டிட்டு போயிருந்தேன் நல்ல enjoy பண்ணாங்க நல்ல தான் இருந்துச்சு அந்த area full ஆஹ் rounding பண்ணோம் நல்ல jolly யா இருந்துச்சு காலை ல காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சி நல்ல travel பண்ணிட்டு bus travelvan வேற போயிருந்தோமா family ஓட போயிருந்தோம் நல்ல jolly யா இருந்துச்சு செம்மயா இருந்துச்சு நீ போறதா இருந்தா அந்த area க்கு போ நல்ல jolly யா இருக்கும் நல்லா பிள்ளைகளுக்கு ஏத்த இடம் ஆஹ் அந்த காலத்துல நம்ம minister ஒருத்தவங்க நம்ம காமராஜர் அவங்க ஒரு பாலம் கட்டிருக்காங்க அந்த பாலத்தை பாக்குறது தான் அதுல famous ஏ கீழே full லா தண்ணீர் மேலே பார்த்தான்னா நம்ம one side ல மட்டும் நடந்துட்டே இருப்போம் one side ல கீழயும் தண்ணீர் இருக்கும் மேலயும் தண்ணீர் வரும் அவளோ மேலயும் தண்ணீர் இருக்கும் அத பாக்குறதுக்கு அவளோ செம்மயா இருக்கும் நல்ல இருக்கும் அந்த area full ஆவே super ஆஹ் இருந்துச்சு நாங்க நல்லா enjoy பண்ணோம் இங்க பக்கத்துல உள்ள கோவில் அங்க அங்க அப்பிடியே நல்லா சுத்தி காமிச்சு பிள்ளைகளுக்கு நல்லா full enjoyment பண்ணியாச்சு அப்பிடியே நீ எங்கயும் பிள்ளைங்கள கூட்டிட்டு vacation எங்கயும் போனியா முன்னாடி லாம் யார் பேசுனா நான் முன்னாடிலாம் நான் college படிக்குறபோ full ah வெளிய full ah எங்க லா அடிக்கடி Strike பண்ணுவாங்க அப்படினும் நாங்க full ah என்ன பண்ணுவோம் strike தானா பன்றாங்க அப்படினு அங்கே உள்ள area full ஆஹ் round அடிப்போம் அப்படினும் போது நம்ப திருநெல்வேலி போய் இருந்தோம் திருநெல்வேலில நெல்லை அப்பர் கோவில் இருக்கு பதிய அதுல super time போகும் நீ கோவில் full ah ஆஹ் சுத்திவரவே ஒரு நாள் பத்தாது நாங்களும் அப்பிடி தான் நான் college படிக்குற அப்போ என்ன சொல்லறது நான் college strike பண்ணா அப்பிடியே அந்த arounding ல சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்பிடியே friends கூட எப்ப நம்ம jolly யா இருக்குறது அதனால அப்பிடியே அங்க rounding அடிச்சிட்டு அப்பிடியே சுத்தி பாத்துட்டு அங்கேயே சாப்டுட்டு

ஒரு time எங்க வீட்டுல ல இருந்து எல்லாம் போறதா plan போட்டோம் அவ்ளோ ஒரு plan எல்லாம் போட்டு correctbudget எல்லாத்துக்குமே equal ஆகிற மாதிரி நாங்க convert எல்லாம் பண்ணி சரி அடுத்த week போலாம் next week போலாம் அப்பிடி correct எல்லாம் போட்டேன் direct அங்க இருந்து Kanyakumari போனோம் அங்க full round அடிச்சிட்டு அப்புறம் அப்பிடியே கொஞ்சம் அந்த area லாம் பாத்துட்டு அப்பிடியே மதுரைக்கு போலாம் மதுரைல இருந்து தஞ்சாவூர் போலாம் thanjavur ல இருந்து அப்பிடியே அந்த area fullcoimbatore போய் பக்கத்துல ooty Kodaikanal லாம் இருக்கு ல

அதுலயும் ராட்டினம் வெச்சுருந்தாங்க சறுக்கு மாதிரி வெச்சிருந்தாங்க ஊஞ்சல் வெச்சிருக்காங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளை அங்க park வெளிய restaurant வெளிய அவ்ளோ அழகா இருக்கு park மாதிரி அந்த park லேயே பிள்ளைகளை விளையாட விட்டு அழகா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப ஆசை என்னைக்காவது போலாம் எங்க plan போடா plan போடத்தான் சொதப்பி சொதப்பி போகுதெ எங்க போலாம்ன்னு அதான் யோசனைலயே இருக்கன் ஒரு time குற்றாலம் போயிருந்தேன் அவ்ளோ அழகா இருந்துச்சு நான் குற்றாலம் வந்து போனதே கிடையாது first time போனனா அவ்ளோ அழகா இருந்துச்சு நிறைய ரொம்ப jolly யா நல்ல இருந்துச்சு ஆசையா இருந்துச்சு அந்த time ல போணும்ன்னு அவ்ளோ அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நல்ல enjoy பண்ணி நல்ல இருந்துச்சு அந்த area ல full பக்கத்துல உள்ள area ல full நல்ல rounding போனோம் அப்பிடியே travelling ல ஒரு நாள் ஓடி போச்சு jolly யா இருந்துச்சு நல்லா ஆமா அதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு falls இருந்துச்சு இடைல அங்க போனா அவ்ளோ அழகா இருக்குது அந்த falls எல்லாம் பண்ணிடே இருக்கோமா அந்த falls நல்ல குளிச்சிட்டு அப்பிடியே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு falls மாதிரி பக்கத்துலயே children's park மாதிரி வெச்சிருக்காங்க அந்த falls ல குளிச்சிட்டு அங்க பிள்ளைங்க கூட அவ்ளோ அழகா இருந்துச்சு எனக்கு லாம் எழுந்து வரதுக்கு இஷ்டமே இல்ல ஆனா அவ்ளோ jolly யா இருந்துச்சு அதுல ஒரு falls இருக்குது யானை இருக்குது யானை பின்னாடி வழியா போய் முன்னாடி சருக்குறது இருந்துச்சு அதுலயே ராட்டினம் இருந்துது அவ்ளோ அழகா அங்க எல்லாம் நம்ம வந்து jolly யா enjoy பண்ணலாம் நல்ல இருந்துச்சு அந்த falls லாம் அவ்ளோ அழகா இருந்துச்சு ஆனா entrance fees லாம் ரொம்ப லாம் கிடயாது நம்ம உள்ளயுமே நமக்கு எதுமே இருக்காது அப்புறம் அந்த falls ல குளிச்சிட்டு அப்புறம் அந்த swimming இருக்கு நம்ம swimming தெரியலானாலும் பரவாயில்ல அது வழியா நம்ம jolly யா enjoy பண்ணி அவ்ளோ jolly யா இருந்துச்சு அதெல்லாம் மறக்கவே முடியல அவ்ளோ ஒரு நல்ல அப்பிடி போனா அப்பிடி travelling ல போகணும் அப்பிடின்னு ஆசையா இருக்கு ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த இடத்துக்கு லாம் போகணும் அவ்ளோ enjoy பண்ணனும் அப்பிடின்னு ஆனா என்ன செய்ய நானும் தான் பா நல்ல college படிக்கும்போது காலைல bus travel பண்ணி காலைல collge போகும்போது இரண்டு மணி நேரம் bus travel பண்ணி இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு ஊருக்கு travel பண்ணுற நேரம் நம்ம ஒரு ஏழு எட்டு பேறு போவோம் அந்த bus எங்களை தான் கவனிக்கும் அவ்ளோ jolly யா இருக்கும் விளையாடிட்டு நல்லா இருக்கும் அரை மணி நேரம் hall an hour அந்த travel ஆனா அவ்ளோ jolly யா enjoy பண்ணுவோம் நல்லா jolly யா பேசி சிரிச்சி stop ல இருந்து college stop போற வரைக்கும் bus ல போக travel timing இருக்கும் அதெல்லாம் நெனச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப miss பண்ணிட்டோமோ அப்பிடின்னு தோணுது ஏன்னா அதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து half day தான் college ரொம்ப tired ஆகி வருவோமா நல்ல இருக்கும் அப்புறம் வந்த ஒடனே பக்கத்துல ஏதாவது பக்கத்துக்கு ஊருக்கு வந்து ரெண்டு bus ஏறி போறதுனால இன்னொரு stop ல வந்து

எல்லாருமே எங்களை தேடுவாங்க bus ல நாங்க வரல அப்பிடின்னு சொன்னாலே எங்களை தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்ன அவங்க வரல travelling நல்லாவே இல்லையே அப்பிடின்னு சொல்லுற அளவுக்கு நாங்க அவ்ள jolly யா enjoy பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் இப்போல்லாம் எங்க பண்ணவே முடிய மாட்டுது நீ சொல்றதும் உண்மை தான் travelling ல வந்து நிறைய கத்துக்கலாம் நம்ம ரொம்ப tension வீட்ல pressure அப்பிடி time ல லாம் நம்ம எங்கயாவது போனா கொஞ்சம் relax ஆகும் அப்பிடி எல்லாரையும் பாக்குறது பேசுறது அந்த travelling time ல என்ன எண்ணலாம் நடக்குமோ அவ்ளோ இதா இருக்கும் அதே மாதிரி தான் night ல உள்ள melody songs கேட்டுட்டு போகும்போது அவ்ளோ சொகமா இருக்கும் ஆனா travelling time travelling time தான் travel நாளே யாருக்கு தான் புடிக்காது நம்ம mind relaxation அந்த travelling ல தான் இருக்குது ஏன்னா travel பண்ண நம்ம எல்லாத்தையுமே மறந்துடலாம்

ஒருத்தங்க வந்து ஆனவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஐயோ பாவமா இருக்குது அவங்க இரக்கப்பட்டு கேக்குறாங்க என்ன கொஞ்சோண்டு இடம் தங்களேன்னு ஒக்காந்துருக்கும்போது அவங்களுக்கு எந்திரிச்சி இடம் கொடுக்கணும் பாவம் அப்பிடின்னு லாம் யோசிக்கவே மாற்றங்க மத்தவங்க நிறைய விஷயம் கத்துக்குட்டேன் அதனால சரி நம்ம எல்லாமே பேசுறோம் நம்ம எதுக்கு call பன்னோம் நம்ம summer vacation எங்காவது பிள்ளைங்க கூப்பிட்றாங்க சொன்னோம் ஆனா நம்ம எங்கயோ ஆரம்பிச்சி எங்கயோ போய் முடிக்குறோம் எங்க போலாம்ன்னு கேட்டோம் நீ அங்க போனா நா இங்க போன அதுலயே full நான் பேசி முடிச்சிட்டேனே summer க்கு எங்க தான் போறத இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுது எங்க போல சொல்லேன் சீக்கரம் summer vacation நல்ல cooling ஆன place க்கு போனா தான் நல்ல இருக்கும் பிள்ளைன்க enjoy பண்ற மாதிரி place ஆவும் இருக்கணும் அதனால எங்க போலாம்ன்னு கொஞ்சம் உனனக்காவது idea தோணுதா எப்பிடி அப்பிடின்னா இப்போ நம்ம வந்து என்னோட cousin ஒருத்தங்க வந்து இந்த ooty area side போ நாங்க அங்க நல்ல இருக்கு போலாம் சொன்னாங்க ஆனா என்ன யோசிக்குரான்னா அந்த time ல வந்து நான் ooty Kodaikanal போறது பிரச்னை இல்ல summer vacation நம்ம அவ்ளோ distance போனும் அதுல வேற அங்க வந்து ரொம்ப குளிர இருக்கும் லா

அதனால் ஏதும் ஆயிடுமோன்னு எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு அதனால என்ன பண்றது தெரியல பிள்ளைங்களுக்கு மேலுக்கு முடியாம போய்டுமோ பயமா இருக்கு அந்த பக்கம் போனா ரொம்ப heat ஆயிடுமோன்னு பயமா இருக்கு எப்பிடி பண்ண என்னண்ணு ஒரு idea வும் கிடையாது அது உண்மை தான் போகாத இடத்துக்கு போனா பிள்ளைங்க நல்ல enjoyment இருக்கும் நமக்கும் enjoyment இருக்கும் summer vacation போன மாதிரியும் இருக்கும் அழகா இருக்கும் இருந்தாலும் இப்போ உள்ள time ல கொஞ்சம் பயமா இருக்கு travel பண்றது safety ஆஹ் என்னனு என்ன நெறைய travelling ல இந்த மாறி normal ஆ போகும்போதும் பாரு நெறைய accident

எப்பிடிண்ணே யோசிக்க முடியல

க்காக தானஅது உண்மை தான் போகணும் ஆனா நம்மக்கு travel பண்றதுன்னா சொல்லவா வேணும் நம்ப நல்லா ஊற சுத்துவோம் அதனால travel பண்றதெல்லா பிரச்னை இல்ல ஆனா கூட்டிட்டு போகனு பிள்ளைகளை எங்கயாவது கூட்டிட்டு போகணும் ஆனா கொஞ்சம் பயமாவும் தெரியுது ஆனா எப்பிடின்னு யோசிச்சிட்டே இருக்கன் பிள்ளைங்களை வேற அம்மா கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருகாங்க என்ன செய்ய சேரி பாப்போம் அவங்களும் எத்தனை நாளைக்கு கேப்பாங்க நீ சொன்ன மாதிரி lockdown ல வீட்லயே இறந்துட்டாங்க

அது உண்மை தான் சரி நம்ம போவோம் நான் உனக்கு வீட்டுல கேட்டுட்டு call பண்ணுறேன் நம்ம அப்பிடி போறதா இருந்த நம்ம ரெண்டு பெரும் சேர்ந்தெய் போகலாம் சரியாய் சேர்ந்து போனா நம்மளும் meet பண்ண மாதிரி இருக்கும் பிள்ளைகளும் புதுசா புள்ளைங்களோட jolly யா இருந்த மாதிரி இருக்கும் hello

ஆஹ் ma'am இது PR ஏஜென்சி தானே ma'am ஆஹ் ஆமா ma'amPR ஏஜென்சி தான் ma'am உங்களுக்கு என்ன மாதிரியான help வேணும் எங்க side ல இருந்து?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 so அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து என்னென்ன vegetables items என்னென்ன fruits இருக்குன்னு எனக்கு explain பண்ணமுடியுமா ma'am நான் வந்து மொத்தமாவே வாங்கலாம்னு இருக்கேன். எல்லாத்துலயும் ஒரு five KG வாங்கலாம்னு இருக்கேன் ma'am மொத்தமாகவே. ஆஹ் okay ma'am okay நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாம், அஹ் எங்களுடைய fruits ஆ இருக்கட்டும், vegetables ஆ இருக்கட்டும், நம்முடைய கீரையா இருக்கட்டும், எது உங்களுக்கு வேணுமோ நீங்க அத மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நம்முடைய என்னென்ன list எல்லாம் இருக்கு detail ஆ சொல்லிடலாம். நீங்க தேவையானதை நீங்க சொன்னா போதும்

ஓ அது நான் ஒவ்வொரு காய்கறியா சொல்றேன், அதுக்கப்பறம் உங்களுடைய இது எவ்ளோ கிலோ வேணும் அப்படிங்கறத நீங்க அதுக்கப்பறம் சொல்லணும் okay ங்களா ma'am.

ஆஹ் okay ma'am இப்ப நான் first உங்களுக்கு vegetables சொல்லவா ma'am. ஆஹ் சொல்லுங்க ma'am firstvegetables சொல்லுங்க ரெண்டாவது fruits சொல்லுங்க மூணாவது கீரைவகைகள் சொல்லுங்க. ஆனா எல்லாத்துலயுமே எனக்கு சொல்லுங்க எல்லாமே நான் order போடணும்.

முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து குடைமிளகாய், carrot அப்புறம் cauliflower சௌசௌ அப்படின்னு சொல்லுவாங்களே ma'am

அது கூட இருக்கு பச்சைப்பட்டாணி, கொத்தவரங்காய், தேங்காய், பிறவு வந்து சேப்பங்கிழங்கு, அப்புறவு வெள்ளரிக்காய், beans முருங்கைக்காய், முருங்கை தண்டுலாம் இருக்குல்ல

ஆஹ் ஆஹ் ma'am அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு எங்ககிட்ட வாங்கறாங்க, அது வந்து மருத்துவத்துக்கு use பண்றாங்க ma'am அது ஆஹ் soup வச்சுலாம் குடிக்குறதுக்காக அது எதுக்குன்னு correct ஆ தெரியல ma'am shop open பண்ணப்போறேன், நீங்க வந்து என்னத்துக்கு என்னென்ன benefit ன்னு சொன்னா, so நானும் அதே மாதிரி சொல்றத வச்சு மக்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுவேன் ma'amso அதுக்கு தான் ma'am நான் கேட்டேன். நீங்க உங்களுக்கும் தெரியலன்னு சொன்னா நான் எப்படி ma'am அது வாங்குவேன்

okay ma'am okay ma'am சொல்லுங்க சுக்கு, பூண்டு, கோவைக்காய், இஞ்சி, தேங்காய், அப்புறம் தேங்காயிலேயே கொப்புரை தேங்காய் normal தேங்காய்ன்னு இருக்கு ma'am

ஓ okay ma'am ரெண்டுமே சமையலுக்கு தான் use பண்ணுவாங்களா ma'am ஆமா ma'am ரெண்டுமே சமையலுக்கு தான் ma'am use பண்ணுவாங்க. okay ma'am வேற என்னென்ன காய்கறியலாம் இருக்கு ma'am நிறைய main ஆன items நீங்க சொல்லவே இல்ல ma'am இன்னும். ஆமா ma'am first time வைக்கப்போறதனால, first time shop open பண்ணப்போறதனால, நிறைய doubts லாம் வருது ma'am problem இல்ல ma'am நீங்க ஏதாவது நீங்க உங்க mind ல ஏதாவது நினைச்சுருப்பீங்க. இந்த மாதிரி காய்கறிலாம் நம்ப வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைச்சுருப்பீங்க. so எந்த மாதிரி காய்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 தக்காளி அதுவும் onion எல்லாமே வாங்கணும்னு நினைச்சேன். ஒரு காய் கூட விடாம எல்லாமே வாங்கணும்னு நினைச்சேன் ma'am நீங்களும் உங்க கிட்ட இருக்குற எல்லா~ எல்லா list யும் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து useful ஆ இருக்கும் ma'am.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 பூசணிக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்கு ma'am அப்புறம் வரமிளகாய் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு, புடலங்காய் இருக்கு, அப்புறம் வந்து வெங்காயத்தாள், கேள்விப்பட்ருப்பாங்க~ கேள்விப்பட்டிருப்பீங்க வெங்காயத்தாள் கூட இருக்கு, அப்புறம் வந்து சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, புளி புளி எல்லாம் நீங்க நிறைய இடத்துல கேட்டீங்கன்னா கிடைக்காது கேட்டீங்கன்னா தான் புளி எல்லாம் கிடைக்கும்.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 நிறைய store ல புளி இருக்கு ma'am. எல்லா store லயுமே புளி இருக்கு ma'am. நீங்க எப்படி ma'am இல்லன்னு சொல்லலாம். just normal ஆ supermarket போனா கூட அந்த புளி packet ஆவே வச்சிருப்பாங்க ma'am fresh ஆ தான் ma'am புளி எல்லாம் வாங்கி வைக்கணும். village side லாம் போயி புளியமரங்களாம் நிறைய இருக்குற இடத்துல நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச agency fresh ஆ வாங்கி வைக்குறோம் ma'am.

அங்க போயி தான் ma'am வாங்கி உங்களுக்கு delivery பண்ணிட்டிருக்கோம். அப்போ புளி okay யா ma'am புளியும் add பண்ணிக்கோங்க ma'am. வேற என்னென்ன காய்லாம் இருக்கு நீங்க எல்லாமே line ஆ சொல்லுங்க ma'am. ஆஹ் okay ma'am பயற்றங்காய், பாவக்காய், கருணைக்கிழங்கு, அவரைக்காய், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு

கத்திரிக்காய் அப்புறம் வந்து பாகற்காய் நீங்கள் சொல்லல நான் அது சொன்னேன் பாவக்காய், கத்திரிக்காய் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன்.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 இந்த list எல்லாம் நீங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க சரி okay ma'am எல்லாத்துலயும் எனக்கு வேணுனா five KG எனக்கு போட்டுருங்க okay யா ma'am எனக்கு five KG வந்து போட்டுருங்க okay யா அம்பத்தொரு காய்கறிகள் அம்பத்தொரு காய்கறிகளுமே உங்களுக்கு urgent compulsory ஆ வேணுமா ma'am ஆமா ஆமாம் ma'am எல்லா காய்கறியுமே வேணும் ma'am கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்க வந்து extra வந்து free ஆவே குடுப்பீங்களா இல்ல அதுவும் வந்து வாங்கணுமா ma'am free ஆவே நாங்க தந்துருவோம் ma'am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 ma'am உங்ககிட்ட வந்து நீங்க வந்து மொத்தமா நாங்க வாங்கணுமா நீங்க free ஆ குடுப்பீங்களா ma'am உங்களுக்கு வந்து மல்லிக்கீரை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் உங்களுக்கு எத்தனை கட்டு வேணும் அஹ் okay ma'am எனக்கு வந்து புதினா கட்டு வேணும் அதுக்கப்பறம் மல்லிக்கீரை கட்டு வேணும். மல்லிக்கீரை கட்டு அதுக்கப்பறம் வந்து எல்லாமே வேணும் ma'am

ma'am நாங்க புதினா, கருவேப்பிலலாம் கட்டுக்கட்டா அனுப்பிருவோம் ma'am. உங்களுக்கு எத்தனை கட்டு வேணும்னு கேட்டிங்க. ஆஹ் எனக்கு வந்து எல்லாத்துலயும் ஒரு மூணு கட்டு okay ஆ இப்போதைக்கு எனக்கு மூணு கட்டு போதும் ma'am மத்தபடி vegetables எல்லாத்துலயும் எனக்கு five KG எனக்கு போட்டிருங்க. okay compulsory ஆ நாங்க வந்து எல்லாம் போட்டிருவோம். இப்ப நான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய கீரைகள்ல பத்தி உங்ககிட்ட சொல்லவா ma'am ஆஹ் okay ma'am கீரைகள் சொல்லுங்க அதுக்கப்பறம் fruits எல்லாமே சொல்லுங்க. okay யா ma'am இந்த கீரைங்க எல்லாம் free யா கிடைக்காது. ஆஹ் okay ma'am okay so இதெல்லாம் வந்து amount ma'am okay ங்களா

free ஆ வே தருவாங்க ma'am extra வந்து எதாச்சும் கொஞ்சம் உங்ககிட்ட free ஆ குடுப்பாங்க ma'am so அந்த மாதிரி நான் கேட்டேன் ma'am

okay ma'am உங்ககிட்ட என்னென்ன கீரைகள் varieties ல இருக்கு கொஞ்சம் சொல்லமுடியுமா ma'am. ஆஹ் okay ma'am okay நோயெல்லாம் நோயாளி இருப்பாங்க ma'am sugar patient உ

okay ma'am okay okay நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ma'am. முளைக்கீரை இருக்கு.

okay ma'am அதுல என்ன benefit இருக்கு ma'am ma'am அது வந்து பாத்தீங்கன்னா sugar கு எல்லாம் use ஆகும் இதை வந்து சாப்பிட்டீங்கனா sugar லாம் இல்லாம வரதுக்கு நல்லாருக்கும். ஒவ்வொரு கீரைக்கும் என்னென்ன benefit இருக்குனு சொல்லி நீங்க எனக்கு சொன்னா, நான் வந்து அதே மாதிரி மக்களுக்கு வந்து சொல்லி வியாபாரம் பண்ணுவேன் ma'am. அவங்க வந்து okay இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கான்னு சொல்லி வாங்குவாங்க. so அதுக்கு தான் ma'am நான் உங்ககிட்ட கேட்டேன். okay ma'am வேற கீரையை பத்தி நீங்க சொல்லுங்க ma'am okay ma'am okay நான் உங்களுக்கு explain பண்ணி சொல்றேன் ma'am எதுவும் problem இல்ல. முடக்கத்தான் கீரை இருக்கு, இது வந்து எதுக்கு use ஆகுறாங்கன்னா கால் கைலாம் முடங்கி இரு~ இருக்கும்ல ma'am. அதுக்கு வந்து use பண்றாங்க ma'am இதை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து, கொத்தமல்லிக்கீரை உங்க கிட்ட சொன்னேன் இல்லையா அது உங்களோட free யாவே தந்துடலாம். வெந்தயக் கீரை இருக்கு ma'am, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக் கீரை அடுத்து குப்பைமேனி கீரை

ஆஹ் அப்புறம் வந்து புளிச்சக் கீரை ma'am புளிச்சக்கீரைன்னு ஒரு கீரை இருக்கு புளிச்சக்கீரை இருக்கு ma'am புளிச்சக்கீரையை வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கேக்குற இடத்துக்கு வாங்குறாங்க so புளிச்சக்கீரை இருக்கு. புதினாக்கீரை எல்லாம் உங்களுக்கு free ஆ தந்துடுறோம்.